இந்த கிளைமேட் கொஞ்சோ டல்லா இருக்கிற மாரி காம்மிச்சிருக்காங்க.

இங்க ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க்க காமிச்சுருக்காங்க.

இந்த படத்துல ஒரு பல கடை இருக்குது.

அந்தக் காருக்கு முன்னாடி ஒரு வீடும் இருக்குது.

இதுல ஒரு மலை இல்ல செடிகள் மரங்கள் கம்மியா இருக்குது.

சைடுல நெறைய ஃபேன் போட்டு வெச்சிருக்காங்--

இங்க ஒரு ரயில்வே இஞ்சின காமிச்சிருக்காங்க.

படத்துல ஒரு பியூட்டி பாலர காம்ச்சிருக்காங்க.

அந்த வீட்டுக்கு முன்னால பச்ச பசேன்னு புள்ளெல்லா மொளச்சி இருக்குது.

அந்த ப்ரைசஸ் எல்லா அழகா டேபிள்ல அடுக்கி வெச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு சர்ச் இருக்குது.

இங்க ஒரு விவசாய நெலத்துக்கு பக்கத்துல ஒர்தர் நின்னுட்ருக்காரு.